ஆமாம் இருக்கேன். திரும்ப கொஞ்சம் நிதான்னமா பொறுமையா சொல்லுங்கம்மா. இந்த plan கொஞ்சம் யோசிக்க தக்க மாதிரி இருக்கு. சரி மூணாவது plan அ பத்தி சொல்லுங்க.

அப்படியா! அப்போ மீதி பைசா நம்ம கைல இருந்து தான் கற்ற மாறி இருக்குமோ? இப்போ ஏதாச்சும் accident ஆயிட்டுனா எனக்கு, நான் எப்பிடி வந்து உங்கள்ட சொல்லனுமா இல்ல ஏதாச்சும் mail பண்ணனுமா? இப்போ எனக்கு ஒரு accident நடந்திட்டுனா. உங்கள்ட வந்து எனக்கு accident நடந்திருச்சுனு யாரு சொல்லுவா? அதாவது mail பண்ணனுமா? இல்ல வேற ஏதாவது call பண்ணி சொல்லனுமா? அந்த மாறி கேக்குறேன். சரி okay. இப்போ இதுக்கு நான் மாசம் மாசம் எவ்வளவு ரூவா கட்ட வேண்டி இருக்கும்? எல்லா plan க்கும் five hundred ஆ இல்ல இப்போ நீங்க சொல்லிருக்குற plan க்கு மட்டும் five hundred ஆ? அப்பிடியா. ஆ. இப்போ ஒரு மாசம் கட்டலனா என்ன செய்வீங்க? due தேதி எத்தனை மாசம் நீங்க extend பண்ணுவீங்க? அப்படியா அடுத்த மாசம் பத்தாம் தேதி வர நீங்க wait பண்ணுவீங்களா? okay ங்க okay. இப்போ. சேரி நீங்க சொல்ற plan நல்லா தான் இருக்கு. இப்போ என்னோட அம்மாக்கு ஒரு எழுவத்தி அஞ்சு வயசு ஆகுது அவங்களுக்கு இந்த plan போட முடியுமா? ஓ அப்பிடியா சேரி அப்போ nominee நா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ. இது. ஆ. சேரி. இதுக்கு என்ன மாறி formalities எல்லாம் நான் கொண்டு வரணும்? ஓ online லயே இத பண்ணலாமா. சேரிங்க அப்போ நான் online ஓட இந்த என் mail க்கு உங்க online link அனுப்பி விடுங்க நான் பண்ணி விடுறேன் அப்போ.

குரு தேக் பகதூர், ஸ்ரீ குரு தேக் பகதூர், ஒண்ணு ஏப்ரல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு, இருபத்தி நாலு, நவம்பர், ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து. சீக்கியர்களின் ஒன்பதாவது குரு ஆவார். மதத்தின் பாதுகாப்பிற்காக, அவர் பெயரும் தியாகம் செய்ததால் இவர் இந்தியாவின் தூணியாக மதிக்கப்படுகிறார். குருதேக் பகதூர்ஜியின் தியாகத்தால் ஒடுக்கப்பட்ட இந்திய மக்கள் ஆட்சியாளர்களை எதிர்கொள்ளவும், தியாகம் செய்யவும் தயாராகிவிட்டனர் வாழ்க்கை குரு தேக் பகதூர் பகதூர்ஜி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு. பஞ்சாபில் உள்ள அம்~ அமிர்தசரஸ் முகலாய பேரரசின் போது பிறந்தார். அவரது குழந்தை பருவப் பெயர் தியாகம்மாள் குரு ஹர் கோவிந்த் சாஹிப்ஜி, அவரது தந்தை மற்றும் தாயார் நான்கின்ஜி.

ரகசியம், அவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாளில் குரு தத்துவம் பெற்றார். ஆ ஹிப் சாஹிப்ஜி குரு ஹர் கோவிந்த் சாஹிப்ஜியின் இளைய மகன் ஆவார். கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாளில், சூரிய சூரியா இன் சிம்மாசனத்தை பெற்ற பிறகு, அவர் ஆனந்த்பூர் சாகிப்பை தனது வசிப்~ வசிப்பிடம் ஆக்கினார். ஆரம்பகால வாழ்க்கை, குரு தெக் பகதூர் சாகிப்ஜி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு ஏப்ரல் ஒண்ணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமிர்தசரஸில் உள்ள குருத்வாரா குருபே மஹாலில் மாதா நான்கேஜியின் வயிற்றில் பிறந்தார். அவர் ஆறாவது குருகர் கோவிந்த் சாகிப்பின் ஐந்தாவது மற்றும் இளைய மகன் ஆவார்.

அதாவது, வாலின் உரிமையாளர். அவர் அமிர்தசரஸ் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் கழித்தார். பின்னர் கர்தார்பூர் மாவட்டம் ஜலந்த்பூர் சென்றார். குருஜின் உடன் பிறந்தவர்கள் பெயர்கள் பாபா குர்திதாஜி, பாபா சூரஜ்மல், பாபா அடல்ராய் மற்றும்

குரு ஹரி கிருஷ்ணாவுடன் சந்திப்பு. அக்டோபர் ஆறு, ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று அன்று குரு ஹரிராய் சாகிப் காலமானார். ராம்ராய் தற்போது டெல்லியில் இருந்தார். குரு ஹரிராய் சாகிப் பதவி துறந்து, செய்தி கேள்விப்பட்டு அவர் கிரதாபூரை அடைந்தார் அரியணையில் தானாக உரிமையை நிலைநாட்ட முயன்றார். ஆனால், அவரது தனிப்பட்ட உதவியாளர்கள் குர்தாஸ், குர்பாஸ் மற்றும் தாரா தவிர ஒரு சீக்கியரும் அவரை அஹ் ஆதி~ அதி~ ஆதரிக்கவில்லை. இறுதியில் ஏமாற்றத்துடன் டெல்லி திரும்பினார். அவர் டெல்லி சென்று, அவுரங்கசீப்பின் உதவியை பெற முயன்றார். இருப்பினும், அவுரங்கசீப் தனது சுல்தான சுல்தானத்தின் நிருவக~ நிருவகத்தில் மிகவும் மூழ்கி இருந்ததால் ராம்ராய் உடனான தனிப்பட்ட சந்திப்பிற்கு அவரால் நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. ராம் ராயின் இந்த முயற்சியில் இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இறுதியாக மார்ச் நாலு, ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அன்று, ராம் ராய்க்கு அவுரங்கசீப்பை சந்திக்க நேரம் கிடைத்தது. ராம் ராய் மிகவும் உதவியற்றவராக இருந்தார் மற்றும் அவுரங்கசீப்பிடம் உதவி கேட்டார். அவுரங்கசீப் ராம் ராய்க்கு உதவுவதாக உறுதியளித்தார். இந்த சம ~ இது சம்பந்தமாக அவுரங்கசீப் குரு கிருஷ்ணா, குரு கிருஷ்ணா சாகிபை டெல்லிக்கு வரவழைக்கும் முதல் காரியத்தை செய்தார். குருஜியை அழைத்து வரும் ராதா ஜெய்சிங், மர்சாவின் தீவான பராசுராமின் கடமையை அவர் ஒப்படைத்தார். பராசுராம், மார்ச் பதினெட்டு, ஆயிரத்தி அறுநூத்தி அறுவத்தி நாளில் கர்த்தாப்பூரை அடைந்து, அவுரங்கசீப்பின் செய்தியை தெரிவித்தார்

பாய் தரியா பர்மா, பாய் மணிராம் பின்னர் பாய் மணி சிங் மற்றும் பல சீக்கியர்கள் குருஜியுடன் டெல்லிக்கு புறப்பட்டனர். குரு ஹரிகிருஷ்ணா சாகிப், பஞ்சோஹாரா, குருஷேத்ரா மற்றும் பணி~ பணிபட்ட வழியாக மார்ச் இருபது, ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அன்று டெல்லியை அடைந்தார். டெல்லியில் அவர், ராஜா ஜெய்சிங் மிஸ்ராவின் பங்களாவில் தற்போதைய குருத்வாரா பங்களா சாகிப் தங்கினார். அந்த நேரத்தில், ஜெய்சிங் சங்ஹானத்தில் ஆளுநராக இருந்தார். அவருடைய ராணி புஷ்பவதி மற்றும் மகன் கன்வர் ராம்சிங் ஆகியோர் அந்த பங்களாவில் வசித்து வந்தனர். ஒரு நாள் கழித்து, குரு தேக் பகதூர் சாகிப் தனது, கிழக்கு பயணத்திலிருந்து டெல்லி திரும்பினார். அவர்கள் தில்வாலே முகலாவில் உள்ள பாய் கல்யாணம் தங்கினார். அதே மாலையில், குருஹரிகிருஷ்ண சாகிப்பிடம் டெல்லிக்கு வந்து ராஜா ஜெய்சிங், மிர்சாவின் பங்களாவில் தங்கியிருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. குரு தேக் பகதூர் சாகிப் மார்ச் இருபத்தி இரண்டு, ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு அன்று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

இது நடந்தால் நீங்கள் அரியணையை ஏற்க வேண்டும். குரு தேக் பகதூர் சாகிப் முதலில் மௌனமாக இருந்துவிட்டு ஜோ பவாய் கர்த்தார் என்று கூறிவிட்டு விடைபெற்று பஹாலாவால் சென்றார்.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

பதட்டத்தில் ஐ~ ஐநூறு முத்திரைகள் காணிக்கையாக செலுத்துமாறு வேண்டினார். லக்கிஷா, லூபானா பாபா பஹாலாவை அடைந்த போது இருபத்தி ரெண்டு குருக்கள் படுக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டார்.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 கண்டுபிடிக்கப்பட்டார். இதனால் ஷேக் பகதூர்ஜி குருவாக ஏற்றுக் கொள்ளப்பட்டார். அவர் அரியணை ஏறிய பிறகு பீர்மால் மற்றும் பி டி சன் ஆகியோரின் உம் மகன்களிடம் இருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டார்.

குருஜி, அரியணையை ஏறிய பிறகு அமிர்தசரஸ் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. இதனால், குருஜி ஹிர்மத்ரம் சாகிப்பில் தங்கினார். குருத்வாரா தம்மா சாகிப்தா, சாகிப் கட்டப்பட்ட இடம். பின்னர் குருஜி பிரசங்கம் செய்ய பயணம் தொடங்கினார். முதலில்,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

இந்த நகரம் ஜூன் பதினாறு, ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தில் குடியேறியது. இது இன்றைய ஆனந்த்பூர் சாஹிப் ஆனது. காஷ்மீர் பண்டிட்களின் வேண்டுகோள் அவுரங்கசீப் அடக்கு முறையால் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் பண்டிட்கள் எங்கும் கேட்கப்படவில்லை. எனவே அவர்கள் ஒன்பதாவது பாட்ஷா ஸ்ரீ குரு தேக் பகதூர் ஜீயிடம், தங்கும் இடம் பெற முடிவு செய்தன. மே இருபத்தி ஐந்து, ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தில் பதினாறு காஷ்மீரில் பிராமணர்கள் குழுவாக ச ~ நான்கிற்கு வந்தது. பாய் கிரபா ராம் சத்~ என்ற முக்கிய சீக்கிய தலைவரையும் தன்னுடன் அழைத்து வந்தார். காஷ்மீரில் சிக்கிய மத போத~ போதகர்களின் தலைசிறந்தவர் பாய் கிரபாராம் காஷ்மீர் பிராமணர்கள் இந்த சீக்கிய தலைவரின் கையை பிடித்துக் கொண்டு சத் நாகின் வந்து சக் தமா சாகிப் மற்றும் குரு சாகிபின் நீதிமன்றத்திற்கு வந்தனர். நாங்கள், கோதண்டர், பத்~ பத்ரிநாத்பூரி துவாரா, கந்தி, மட்ரா மற்றும் அனைத்து இந்து மை~ மையங்களில் இருந்து வந்துள்ளோம் என்று காஷ்மீர் பிராமணர்கள் குரு சாகிப்பிடம் கூறினார். ஆனால், யாரும் எங்கள் கையை எடுக்கவில்லை. காஷ்மீரின் புதிய முஸ்லிம் கவர்னராக இச்சா இஃப்திகார் கானின் கொடு~ கொடுங்கோன்மையால் நாங்கள் சலிப்படைந்துள்ளோம். தினமும் நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் காயப்படுத்தி முஸ்லீமாக மாற்றுகிறார்கள். அவுரங்கசீப்பின் இந்துரா~ இந்துராஜ்யம் விஜி~ விஜியர்கள் நாங்கள் தொடர்பு கொண்டுள்ளோம். மேலும் தங்களது ஆதரவற்ற நிலையை வெளிப்படுத்தியுள்ள எங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. இப்போது எங்கள் கடைசி நம்பிக்கை

தேக் பகதூர் முஸ்லீமாக மாறினால், காஷ்மீர் பிராமணர்கள் அனைவரும் முஸ்லீமாக மாறுவார்கள். குரு சாகிப்பை கேட்டு பிராமணர்களுக்கு உயிர் வந்தது. அவர்கள் வேதனை கதைய கேட்ட குருஜி அவர்கள், பாபா நானக்கிடம் இருந்து ஏமாற்றத்துடன் திரும்ப மாட்டார்கள் என்று, ஜோஸ் அர்மி அவை தீசு காந்திலவை என்ற மகா வார்த்தையின்படி அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் இதற்கு பிறகு குருஜி ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் கழித்து மதப்போர் இன்னும் வரவில்லை என்று சொல்ல தொடங்கினார். ஒரு பெரிய ஆன்மாவின் தியாகம் இந்த நேரத்தில் தேவை. தியாகம் மற்றும் மூழ்கும் மதத்தை காப்பாற்ற முடியும். ஆர்ஜியின் வார்த்தைகளை கேட்டதும், நீதிமன்றம் முழுவதும் அமைதி நிலவியது.

இப்போது அவரது புனித ரத்தத்தை தெளித்து எரியும் தீக்குழம்புகளை அணைக்கக்கூடிய ஒரு பெரியவரின் தியாகம் தேவை. பால் கோவிந்த் ராய்ஜி உங்களை தன~ தவிர வேறு யார் பெரிய மனிதர் இங்கு இருக்க முடியும் என்று கூறினார்.

முஸ்லிமாக ஆக்குங்கள் அவர் என்றார்.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 பலத்தால் மதத்தை மாற்ற முடியாது என்று குரு எதிர்பார்ப்பதாக மாற்றாக பதில் அளித்தார். இந்துக்களை வலுக்கட்டாயமாக, முஸ்லீமாக மாற்றுவதன் மூலம் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை.

உங்கள் குருட்டு அடக்குமுறை இந்துக்களை பலிகடா ஆக்கிவிட்டது. அவுரங்கசீப் உங்களின் இந்த அடக்குமுறையை நிறுத்தவும் அப்பாவி இந்துக்கள் பாதுகாக்~ பாதுகாக்கவும் நாங்கள் களத்தில் இறங்கியுள்ளோம். ஒரு ராஜாவாக நீங்கள் உங்கள் குடிமக்களை புறக்கணிக்கறீர்கள், ஆனால் நாங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆயுதங்களை எடுத்துள்ளோம். தியாகி குருதேக் பகதூர் சாகிப்பின் தியாகத்திற்கு ஆணை பிறப்பித்ததோடு, குரு ஷேப் சாகின் உடை, நான்கு துண்டுகளாக வெட்டி, நகரத்தில் தொங்க விட வேண்டும் என்று அவுரகசீப் உத்தரவிட்டார். ஆனால், அது இருட்டாக இருந்ததால், அவரது உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. செயல்படுத்த முடியவில்லை. அங்கு பாய் துளசி மற்றும் பாய் ஊதா ஆகியோர் குரு சாகிப்பின் உடலை கொண்டு வர திட்டம் தீட்டினார்கள். கூடையை தலையில் சுமந்து கொண்டு இரவின் இருளில் இரு சாகிம் சகோதரர்கள் அழைத்து வந்தார்கள். மறுபுறம், ராய் வஞ்சராவா, அவரது மகன் பாய் நிகாரா, ஹேமா மற்றும் ஹரா ஆகியோரின் உதவியுடன், குருசாகிபின் உடலை கொண்டு வந்து அவரது வீட்டிற்குள் குத்வாரா, ரகாப் கஞ்சகலத்தில் தகனம் செய்தார், முடிந்தது. குரு சாகிப்பின் தலை மற்றும் உடலை தகனம் செய்வது பற்றி லாஹூரில் எழுதப்பட்டுள்ளது, லக்னா பீட்டா, கோதியா, ஹேமா, பீட லக்கேஜே, ஜடே பஞ்ச், பத்ரே கடக், நாயர், தர்மா, பீட்டா, கன்ஹா, தும்மர் பிஞ்சுலத், குரு தேக் பகதூர் மஹால், நம்பான் கிடந்த இறந்த உடல் எழுதப்பட்டது. ஆண்டு, ஆயிரத்துக்கு எழுநூறு, முப்பத்து இரண்டு, ரசீனா கிராமத்தில்,

குரு சாகிபின் தலை மற்றும் உடலை தகனம் செய்வது பற்றி பட்வாயில் எழு~ எழுதப்பட்டுள்ள, ஆங்கிலேயே ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் குருத்தோவர், ரகதியின் வெளிப்புற சுவரை இடித்து, அதன் ஒரு பகுதியே கைப்பற்ற விரும்பினார். ஆனால், சீக்கியர்கள் அதை

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபா விவசாயம் agriculture விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கிறது ஆஹ் நம்ம உலகளவுலையும் சரி நம்ம நாட்டளவுலையும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்ச இது ஒ~ ஒரு உண்மை விவசாயம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம யாருமே இங்க உயிர் வாழ்றதில்லை எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை நம்ம வந்து ஆஹ் இப்ப நம்ம உண்ணக்கூடிய அனைத்து வகையான உணவுகளுமே கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி அப்படி வரக்கூடிய உணவுப் பொருட்களதான் நம்ம இப்போ உண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே இது அனைத்துமே உண்மை அந்த காலத்துல எல்லாம் முப்பொழுது முக்காலமும் விளைவிச்சாங்க ஆஹ் இந்த காலத்துலதான் போடணும் இந்த காலத்துலதான் மும்மாரி மழை பெய்யும் இப்படின்டு அந்த கால வரைமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆஹ் எந்தெந்த season க்கு ஆஹ் அந்த நடவு நடனும் அப்படிங்கறதை செஞ்சாங்க அப்புறம் எப்ப கடலை போடணும் அப்படிங்கறதையும் கடலையை விதைச்சாங்க அப்புறம் உளுந்து எப்போ உளுந்து பயிரிடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆஹ் மூன்று கால நிலைகளையும் அறிஞ்சு வைச்சுக்கிட்டு முக்காலமும் என்ன பண்ணாங்க விவசாயம் செஞ்சாங்க ஆனா இப்ப வந்து நம்மளோட காலநிலையும் சரி பருவ நி~நிலையும் சரி எல்லாமே மாறிப்போச்சு ஏன்னு பார்த்தோம்னாக்க இப்ப வந்து ஆஹ் ஐப்பசி மாதங்கள்ல மழையே பெய்றதுல்ல அப்ப வந்து ஐப்பசி மாதம் அப்படின்னாக்கா அடை மழை காலம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஆனா இப்ப அந்த மாசம் வந்து ஆஹ் நமக்கு மழையே பெய்றதில்லை ஏன்னா பருவநிலைகள் எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னுதான் சொல்லலாம் அஹ் சித்திரை வைகாசியிலே இப்போ முன்னாடி எல்லாம் மிதமான வெயில் தாக்கமா இருக்கும்

ஆஹ் அப்போ வந்து இந்த அக்னி வெயில் அப்ப மட்டும்தான் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா அந்த அதாவது மே மாதங்கள்லதான் வெயில் அதிகமாயிரும் சித்திரை மாசத்துல மிதமான வெயில் தான் இருக்கும் இப்ப இந்த பருவநிலை மாற்றங்கள்னால காலநிலை மாற்றங்கள்னால எல்லாமே தலைகீழா மாறிப் போச்சு correct ஆன பருவத்துக்கு மழையும் பெய்யறதில்லை correct ஆன time த்துக்கு வெயில் அடிக்கிறதில்லை சம்பந்தமே இல்லாம வெயில் அதிகமா அடிக்கிறது நம்மளோட மனிதர்களோட செயல்பாடுனால அது விவசாயம் பாதிக்கப்படுது ஹம் சூழ்நிலை மண்டலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது வான்வெளி மண்டலமும் பாதிக்கப்படுது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனிதர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி நம்ம பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா விவசாயத்தை பேணி பாதுகாத்து வந்தாங்க அப்ப வந்து மகசூல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆஹ் வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாதான் இருக்கும் ஒரு மூட்டை வந்து இரண்டு ரூபாய் நாலு ரூபாய் இப்படி எல்லாம் ஒரு கடலை அரைச்சாங்க அவங்க விலைகளுக்கு போட்ட காலங்களும் உண்டு அப்ப அந்த நாலு ரூபாய் இரண்டு ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை நம்ம தாத்தா எல்லாருக்குமே முன்னோர்கள் நம் முன்னோர்களுக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு மூட்டை ஐயாயிரம் அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது யாரு இந்த விலையெல்லாம் நிர்ணயிக்கிறது மனிதர்களே நிர்ணயிச்சுக்கிட்டு அவங்களே பாதிப்புக்குள்ளாகுறாங்க இப்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண விவசாயிக்கு முழுமையா அவங்க பயிரிட்ட அந்த ஆஹ் மகசூல் வந்து கிடைக்கிறது கிடையாது ஆஹ் அதாவது மகசூல் வரும் அதுக்கு தகுந்த ஆஹ் வருமானம் அப்படிங்கறது கிடையாது இதை எண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நிறைய பேரு இடம் பெ~ இடம் விட்டு இடம் பெயர்ந்து நகரங்கள்ல குடியேறினாங்க வருமானம் இல்லாததுனால பாதி பேர் அப்படி செய்யறாங்க பாதி பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்றாங்க அவங்களால வந்து பாடுபட்டு அவங்க மண்ணுல உழைக்க முடியலை ஏமாற்றம் அடைஞ்சு தன்னோட விளைநிலங்கள் எல்லாத்தையுமே தரிசு நிலைகளா இங்கேயே போட்டுட்டு அவங்க வந்து தன்னோட வருவாயை ஈற்றதுக்காக அலுவலகங்களுக்கோ மே~மேலை நாடுகளுக்கோ வெளிநாடுகளுக்கும் இப்படி இடம்பெயர்ந்தறாங்க இப்படி எல்லாருமே முடிவு பண்ணாங்க அப்படின்னாக்க எல்லாருமே இங்க வாழாம ஆஹ் வெளியில போயிட்டு வாழலாம் அப்படின்னாக்க நம்மளோட விவசாயம் அப்படிங்கறது முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் எல்லா விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா விவசாயத்தை கைவிட்டுட்டு அவங்களும் இதையேதான் follow பண்ணுவாங்க இதை வந்து எல்லாருமே தவிர்க்கணும் எல்லாருக்குமே வருவாய் அப்படிங்கிறது இப்ப இருக்குற கால கட்டத்துல முக்கியம் தான் நான் இல்லேன்னு சொல்லல அவங்க வெளியில போயிருக்காங்களா அலுவலகத்துக்கு வேலை~ வேலைக்கு போயிருக்காங்களா ஹம் ஒரு ஆள் வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விளைநிலத்துல கொஞ்சமா பயிரிடலாம் இல்லை ஏதோ ஒரு விவசாயத்தை கரும்பு இருக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விவசாயங்கள் இருக்கு அதை வந்து அந்த விவசாயத்தை அவங்க மேற்கொள்ளலாம் ஆஹ் அதன் மூலமா மண்ணோட வளம் அதிகரிக்கும் அவங்களோட ஆஹ் எர் தாத்தா பாட்டி செஞ்ச அந்த தொழில் விவசாய தொழில் வந்து முடங்காது அவங்களுக்கு ஓரளவு திருப்தியா இருக்கும் இதை எப்பவுமே நம்ம விவசாயத்தை நம்ம கைவிடவே கூடாது அந்த காலத்திலெல்லாம் பாத்தோம்னாக்க மனிதர்கள் ஆஹ் உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாங்க அதாவது நூறு வயசு நூத்தி பத்து வயசு நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது அப்படின்னு குறைஞ்சபட்சம் எண்பது வயசு வரையினாச்சும் வாழ்ந்தாங்க அப்பெல்லாம் ஒரு hospital ஓ எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை அப்ப வந்து சித்த மருத்துவம் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு ஊருக்கு ஒரு மருத்துவச்சி இப்படின்னு ஒரு பாட்டிதான் இருப்பாங்க சித்த மருந்துக்கு மட்டும்தான் கையாண்டாங்க அப்பெல்லாம் hospitals ஓ clinic ஓ doctors ஓ இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்ப வந்து அஹ் நம்ம முன்னோர்கள் காலத்துல ஆஹ் நோய் அப்படிங்கறதும் அதிகமா spread ஆகாமதான் இருந்திருக்கு ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த கால காலத்துல பாத்தோம்னாக்க எல்லாமே மாறிப்போச்சு ஊருக்கு ரெண்டு clinic இருக்கு ஆஹ் ரெண்டு hospitals இருக்கு

நம்மதான் மாத்தி கொண்டுட்டு வரணும் ஆஹ் நம்மளால முடிஞ்ச அளவு ஆஹ் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுல மாடி தோட்டம் வைக்கலாம் மாடித்தோட்டம் வச்சு அதுல வந்து காய்கறிகளை நடலாம் காய்கறிகள்னாக்க தக்காளி கத்திரிக்காய் ஆஹ் புடலங்காய் இது மாதிரி மாடித்தோட்டத்துல தான் வச்சு வளர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என் கீழே என் வீட்டுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய சின்ன இடத்துல கூட நம்ம வச்சு வளர்த்து ஆஹ் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் காய்கறிகளை எடுத்து சாப்பிடலாம் அதுக்கு வந்து நம்ம கடைகள்லதான் உரம் வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம வீட்டுல நறுக்கி போடக்கூடிய இந்த காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லையா அதை போட்டோம்னாக்க இயற்கையான ஆஹ் உரமா இருக்கும். நம்ம உடம்புக்கு health ஆ இருக்கும் இப்ப வந்து நம்ம கண்ட கண்ட உரங்களை ஆஹ் நம்ம விளைநிலங்கள்ல மகசூல் அதிகரிக்கறதுக்காக போட்டு பொட்டாசியம் யூரியா பாஸ்பரஸ் கால்சியம் அப்படின்னுட்டு நிறையா

இந்த நோய் நொடி வரதுக்குக் காரணமே இந்த உரங்கள்தான் அந்த உரம் வந்து மண்ணோட தன்மையை ஆஹ் அந்த மண்ணோட வளத்தையும் குறைக்குது மண்ணோட தன்மையை மட்க செய்து பல வகையான நோய்களை மனிதனுக்கு பரப்புது ஆஹ் மண் வந்து பசுமையா இல்லாமல் செடி மட்டும் பசுமையா இருக்கும் ஆனா மண்ணுல வந்து அந்த ஆரோக்கியத்தன்மை இருக்காது ஆஹ் இதுவே அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா இலை தழைகளை வெட்டிப் போட்டு அதை அழுக வச்சு மக்க வெச்சு எல்லார் வீட்டிலேயும் அப்ப எல்லாம் கண்டிப்பா வந்து ஆஹ் அஹ்

உணவு உண்டு வந்ததுனாலதான் அவங்க இத்தனை வருஷத்துக்கு உயிரோட வாழ முடிஞ்சது இப்ப நம்ம அப்படி செய்யறதே கிடையாது ஆஹ் நம்ம diet ல இருக்கோம் fast food உணவு உணவைதான் நம்ம சாப்பிடணும் காலையில கொஞ்சம் எடுத்துட்டா போதும் மதியம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னுட்டு நம்ம சாப்பாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம ஏன் சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டா நம்ம ஏன் வீட்டுல இருக்கப் போறோம் gym க்கு போகப்போறோம் இது மாதிரி நம்ம பண்ண தேவையே இல்லையே நம்ம வந்து முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் நம்ம விவாசாயத்த பாதுகாக்கணும் நம்ம பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே என்ன நினைபாங்க வெளிநாடுகள்ல இருந்து இருப்பாங்க

hello ஆஹ் hello ma'am இது RV கேட்டரிங் சர்வீஸ் தான அஹ் ஆமாம் ma'am இது வந்து RV கேட்டரிங் சர்வீஸ் தான் how can I help you ma'am எங்க வீட்ல வந்து function இருக்கு marriage function இருக்குது அதுக்கு உங்களுடைய catering service வந்து food order பண்ணிக்கலாம் so ma'am ஓ சரிங்களா okay ma'am okay அப்ப நாங்க வந்து உங்களோட order வந்து நாங்க எடுத்துக்குறோம் ma'am இப்ப வந்து ஆஹ் வந்து ma'am இங்க வந்து எந்த date ல வந்து என்ன function ma'am எங்க வீட்ல வந்து அஹ் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது அதால வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து reception இருக்கும் இல்லையா ma'am reception marriage ஓ marriage ல இருந்து reception வரைக்கும் உங்களோட பையனுக்கா ma'am

okay ma'am அப்ப வந்து date சொல்ல முடியுமா ma'am எந்தெந்த date க்குலாம் function இருக்கு நாங்க எந்தெந்த date க்கு எல்லாம் food வந்து prepare பண்ணி தரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வந்து அது படி நாங்க பண்ணுவோம் ma'am மே அஹ் மே மாசம் மே வந்து அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி marriage இருக்கு அதுக்கு முந்தன நாள் வந்து reception இருக்கும் அப்போ reception க்கும் marriage க்கும் எங்க side ல இருந்து food நாங்க வந்து எங்க பண்ணுவோம் அதனால ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் ma'am okay ma'am okay அப்ப வந்து நாளாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த ரெண்டு நாளைக்கும் நீங்க வந்து food order பண்றீங்க அப்படித்தானே ஆமாம் ஆமாம் ma'am நாளாம் தேதி பாத்தீங்கன்னா மே four வந்து evening வந்து reception இருக்கும் எங்க side ல இருந்து அப்ப reception க்கு எங்க side ல இருந்து evening அதுக்கு அப்புறம் marriage க்கு எப்பவும் போல marriage க்கு morning food க்கும் அதுக்கப்புறம் afternoon food okay அப்ப வந்து அஹ் reception அன்னைக்கு night க்கு உள்ள food next day mo~ marriage க்கு வந்து morning and afternoon அப்படிதானே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

அத பத்தி நீங்க worry பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஹ் next வந்து என்னன்னா ma'am எந்த மாதிரியான food வந்து நீங்க வந்து

இப்போ reception க்கு பார்த்தீங்கன்னா evening வந்து நெய் ghee rice இருக்கும் இல்லையா ma'am

ghee rice ன்னு சொல்லுவாங்க இல்ல நெய் சோறு அந்த மாதிரி

அது~அதுக்கு முன்ன வைக்கலாம் veg kurma evening வந்து எப்படியும் non veg வைக்க முடியாது முந்தி~ முந்தின நாள் marriage இருக்கறதுனால non veg வைக்க முடியாத reason னால எங்க side ல இருந்து veg

வைக்கலாம்னு இருக்கோம் so அதுக்காக evening வந்து நெய் சோறு அதுக்கப்புறம் வந்து kurma அப்புறம் ice cream அப்புறம்

ஒரு sweet item ஆ அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம் ma'am

ஆமாம் reception க்கு இதெல்லாம் பண்ணனுமா ma'am ஆமாம் ma'am கண்டிப்பா ஏன்னா எங்க கொஞ்சம் பெரிய family so நாங்க எல்லாமே பார்பாங்க நல்லா இருக்கனும் சொல்லிட்டு ஹம் நல்லபடியா பண்ணி தந்திடுவோம் ma'am இப்ப வந்து என்னனா உங்களுக்கு reception க்கு non veg எதுவும் எடுக்க வேணாமா ma'am hello ma'am இத்தன நாள் வந்து எங்க side ல வந்து non veg எடுக்க மாட்டாங்க ma'am ஏன்னா நாங்க வந்து hindu wedding னால முந்தின நாள் வந்து ஆஹ் வந்து எடுக்க மாட்டாங்க marriage முடிஞ்சி evening தான் non veg எடுப்பாங்க ஓ அப்படியா சரி okay ma'am அப்ப வந்து full ஆ உங்களுக்கு

உங்ககிட்ட வந்து evening வந்து முந்தின நாள் வந்து இன்னைக்கு non veg வேண்டாம் veg full ஆ veg food ஆவே இருக்கட்டும் அப்படிங்கற மாதிரி நான் உங்க கிட்ட சொல்லிடுவேன் okay okay ma'am அப்ப நேத்து எடுத்த மாதிரியே நாங்க வந்து பக்காவா பண்ணி தருவோம் ma'am next வந்து எப்படி ma'am decoration cake இந்த மாதிரி arrangements லாம் ஆமாம் ma'am evening வந்து ஒரு cake cut பண்ணலாம்ன்னு இருக்கோம் evening அந்த இடத்தில ஒரு cake cut பண்ணனும் இது cake வந்து நாங்களே order எடுக்கவா இல்ல தனியா நீங்க order குடுக்கிறீங்களா cake இப்ப உங்க catering service ல நீங்க பண்ணி குடுப்பீங்கன்னு சொன்னாங்க அதால உங்க கிட்டயே நாங்க குடுத்திடலாம்னு இருக்கோம்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

ஆஹ் அதே மாதிரியும் அதவிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப best ஆ அதுல இருக்கிற மாதிரி ரொம்ப best ஆ நாங்க பண்ணி குடுப்போம் ma'am உங்களுக்கு பிடிச்ச மாதிரி decoration பத்தி கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஆஹ் எங்க கிட்டயே நிறைய models இருக்கு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 நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நாங்க அதுபடி நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம் ma'am hello ma'am ஆஹ் okay ma'am அப்ப நீங்க வந்து models எல்லாமே send பண்ணி விடுங்க எங்க side ல இருந்து எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நாங்க அதுவே நாங்க வந்து choose பண்ணிக்கிறோம்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

இது நாங்க வந்து மண்டபத்தில் தான் ma'am மண்டபத்தில் தான் நாங்க recption எங்க side ல இருந்து evening நாங்களே தான் வெச்சிருக்கோம் ஓ மண்டபத்தில வெச்சிருக்கீங்களா இப்ப மண்டபத்துல நீங்க வச்சிருக்கீங்க மண்டபத்தில நாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே arrange பண்ணி குடுத்திடலாம் இல்ல மண்டபத்துலேயே ஆமாம் ma'am ஆமாம் கண்டிப்பா